இலங்கைக்கு எதிரான இறுதிப்போட்டியில் தனது வேகத்தை காட்டினார் தோனி. இருநூத்தி எழுவத்தி நாலு ரன்கள் பெற்றிருந்த இலங்கையை நாப்பத்து எட்டாவது over ல் ஒரே sixer அடித்து வீழ்த்தினார். இருவத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்தியா உலக கோப்பையை வென்றது.

வயதிலிருந்தே ஆர்வம் ஜார்கண்ட் அரசாங்கம் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்க school செல்வோம் நாம் என்கிற விளம்பரத்தில் தோனியை நடிக்கக் கூப்பிட்ட பொழுது ஒரு ரூபாய் கூட பெற்றுக்கொள்ளாமல் இலவசமாக நடித்தார். தன் மனைவியின் பெயரால் சாக்ஷி அறக்கட்டளை உருவாக்கி aids நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஆகியோர் நிறைய உதவிகள் செய்து வருகிறார். தனது வாழ்க்கையிலும், கிரிக்கெட் விளையாட்டிலும், இந்திய மக்கள் மனதிலும் தனக்கென தனி முத்திரை பதித்து தல தோனியாக என்றும் இருக்கிறார் மகேந்திர சிங் தோனி சச்சின் மற்றும் கில்க்ரிஸ்ட் பிடித்த விளையாட்டு வீரர்கள் video game counter strike பிடித்த video game ஓவியம் வரைவதில் சிறு வயதிலிருந்தே ஆர்வம் புதிய bike கள் சேகரிப்பதில் ஆசை அதிகம். ஹர்லி டேவிட்சன் பைக்குகள் எல்லாமும் அவரிடம் உண்டு. அவரிடம் இல்லாத car களும் கிடையாது motorcycle களும் கிடையாது அதற்கென தனி படையே வந்து ரசிகர்கள் அதிகம் உண்டு இது தான் வந்து தோனியோட சிறு வயதுல இருந்து இப்போ உள்ள வரைக்கும் அவரோட வரலாறு அஹ் நன்றி எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிட்டேன் நன்றி பவுன் நீங்க எதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க சிவபார்வதி வந்து வேலுநாச்சியாரை பத்தி சொல்லி இருந்தாங்க ஒரு வரலாறா பேசுனதுனால நானும் எனக்கு புடிச்ச ஒரு வரலாறு என்ற கண்ணோட்டத்துல பேசுறேன் எல்லாருக்குமே இங்க ராஜராஜ சோழனை பத்தி தெரியும் நம்ம வரலாற்றுலயே ரொம்ப முக்கியமான ஒரு அரசாங்கம்னா அது சோழர்கள் அதுல வந்து பிரசித்தி பெற்றவர்னா ராஜராஜ சோழன் எதற்காகன்னா அவர் நிறுவ கோயில் இன்னும் பேசப்படுறதுனால அந்த ராஜராஜ சோழனும் இன்னும் பேசப்படுறாரு அவரை பத்தி சின்ன குறிப்ப இங்க பாப்போம் முதலாம் ராஜராஜ சோழன் சோழப்பேரரசின் தலை சிறந்த மன்னராக கருதப்படுவார் கிமு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மற்றும் ஆயிரத்தி பதினால்களுக்கு இடையே ஆட்சி செய்தார் அவர் சோழ சாம்ராஜியத்தின் மூலம் இந்தியாவை கைப்பற்றுவதற்கான அடித்தலத்தை அமைத்தார் இது சோழப்பேரரசுக்கு புகழை கொண்டு வந்தது அதே வலிமையான அரசாக கட்டியெழுப்பதின் மூலம் அவர் புகழ் பெற்றார் அவர் பதவி ஏற்ற உடனேயே தென்னிந்தியாவில் பாண்டியர்கள் மற்றும் சேரர்களின் ராஜ்ஜியங்களை கைப்பற்றுவதற்கான தொடர் வெற்றிகளை தொடங்கினார் தெற்கே செல்வதன் மூலம் அவர் இலங்கையின் மீது படையெடுத்தார் இதன் மூலம் முழுத்தீவின் மீதும் சோழப்பேரரசின் ஒரு நூற்றாண்டு கால கட்டுப்பாட்டை தொடங்கியது தெற்கு ராணுவப்போர் வடக்கு மற்றும் வடகிழக்கில் வெற்றிகளைத் தொடர்ந்து கங்கபாடி, தடிகைபாடி, நொளம்பாடி, வெங்கி மற்றும் கலிங்கத்து போரை கைப்பற்றி, மேற்கு சாளுக்கியர்களை தோற்கடித்தார். அவரது பேரரசானது வடகிழக்கில் கலிங்கத்திலிருந்து தெற்கே இலங்கை வரை தனது ஆட்சி பரவியது. மிக முக்கியமாக, அவர் ஒரு நியமன நிர்வாக அமைப்பை நிறுவியதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் மற்றும் அவரது உள்ளூர் இளவரசர்கள் மற்றும் பிரபுக்கள் பேசுனதுக்கு நன்றி பவுன்